நீ கொடுத்த செய்தி உண்மைனு எனக்கு தெரிஞ்சு நானே உன்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போய் செஞ்சே, இப்போ இவர் கொடுத்திருக்குற செய்தி பொய்னு என்னக்கு தெரியுது. தெரிஞ்சும் நான் ஒன்னும் செய்யுறதுக்கு இல்லையே நாங்க எல்லாம் பத்திரிக்க காரங்க, எல்லாருக்கும் வேண்டியவங்க, நான் எங்க ஆசிரியர்க்கு கட்டுப்பட்டவே, எங்க ஆசிரியர் ஊர்ல உள்ள பெரிய மனிதர்கள் எல்லாருக்கும் கட்டுப்பட்டவர் இங்க இருக்குற பெரிய மனிதர்கள் எல்லாரும்

நேத்து ஓங்கிட்ட நிதானமா நடந்துக்கணும் கரத வர்புடித்தி சொன்னே. நீங்க சொல்லிருந்திங்க பாண்டியன், ஆனா அவங்க என்ன நிதானமா நடந்துகொள்ள விடலையே என்று தொடங்கி சுவரொட்டி ஒட்ட போனதுல இருந்து செல்லுருக்கு போய் அரவிந்தனை மீட்டுகொண்டு வந்தது வரை உண்மையாக என்னென்ன நடந்தனவோ அவற்றை அவரிடம் விவரிக்கச் சொன்னார், முருகானந்தம் சற்றுமுன் அரவிந்தனின் முதுகில் தான் கண்ட சவுக்கடி காயம் பற்றியும் சொன்னான், அணுஅளவும் கொடுமைகள் செய்தாங்கன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சுத இருக்கு முருகானந்தம், ஆனா சமூகத்துக்கு இது எல்லாம் புரியவைகுற வரைக்கும் நாம நிதானமாதான் போகணும், பூரணி இப்ப இந்த நாட்டுக்குள்ளயே இல்ல, இலங்கைல இருக்கா, புது மண்டபத்து மனிதர் கொடுத்திருக்குற இந்த செய்தி அறிக்கை வெளியானா அவையோட நல்ல பெயரும் கேடத்தான் செய்யும் அரவிந்தன சாது நல்லவன்னு நினைச்சுகிட்டு இருந்தவங்க சந்தேகப்படுவாங்க, உண்ண பத்தி ஏற்க்கனவே கேட்டவேன் மொரடன் தடியேன்னு எல்லாருக்கும் தெரியும்மாக்கும். ஏன் நிறுத்திட்டீங்க நல்லா சொல்லுங்களே

என்ன ஒரு ஆறு மாசத்துக்கு உள்ள தள்ளிட்டா, தேர்தல் முடியிற வரைக்கும் என்னோட தொந்தரவு இருக்காதுன்னு இவர் நினைக்குறாரு இல்லைனா இந்த பர்மா காரன் செல்லூர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அரவிந்தன மீட்டு கொண்டுவந்த நிகழ்ச்சிய சிருச்சு நான் என் ஆட்கள்ளோட கொள்ளை அடிக்க வந்தேன்னு தயார் செய்வாரா பதட்டப்படாத முருகானந்தம், பர்மா காரரோட இந்த சூழ்ச்சி பழிக்காம போறமாதிரி வழி இருக்கு செய்றதுக்கு ஒரு வழி இருக்கு பத்திரிக்கைல அறிக்கை விடுற தகுதி அவங்களுக்குதான் உண்டுங்குறது இல்லையே, உன்னோட தகுதிக்கு என்ன குறைவு, நீயும் தொழில் சங்கங்கல்ளோட தலைவன்தான், தொழிலாளர்கள்ளோட மதிப்புக்குரியவன், பர்மாக்காரன் ஆளுங்கள கடத்தி கொண்டுபோய் துன்புருதியதையும், செல்லூர் வீட்டுல சிறை வைச்சதையும் பற்றி நீயும் விரிவா ஒரு அறிக்கை எழுதி குடு, உன் அறிக்கைய அவங்ககிட்ட எடுத்திட்டு போய் காமிச்சு வெளியிட போறதா சொல்லி நல்லா மிரட்டிப்பாக்குறேன் அப்படி செய்தா இரண்டு அறிக்கைகளையுமே வெளியிட வேண்டாம், பேசாம விஷயத்த அப்பிடியே அமிக்கிடுங்க என்று அவர்களே எங்க ஆசிரியர்க்கு tension செய்து தடுத்துடுவாங்க நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நடக்காமா பர்மா காரரோட செல்வாக்குக்கு பயந்து உங்க ஆசிரியர் அவர்கள்ளோட அறிக்கையை மட்டும் வெளியிட்டுட்டா? வெளியிடமாட்டாரு அதுக்காவது எடுத்து சொல்லவேண்டியது என்னோட பொறுப்பு முன்திரப்பு அறையில் இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டு இருந்தபோது நீராடி உடை மாற்றிக்கொண்டு தூய தோற்றத்தோடு வந்தார் அரவிந்தன். அரவிந்தன் ஏற்க்கனவே ரொம்ப வேதனை பட்டு போயிருக்கான். இதுலா எதையும் அவன் காதுல போடவேண்டாம் என்று பின்புறம் இருந்து ஆதிமன் வருக்கிற காலடி ஓசை கேட்டதுமே, பாண்டியனிடம் மெதுவாக குரலில் எசிவித்திருந்தான் முருகானந்தம். உள்ளே வந்தார் அரவிந்தன் அவர்கள் இருவர்க்கும் நடுவில் அமர்ந்துகொண்டான் பூரணி எப்போ இலங்கைல இருந்து திரும்புற? என்று அரவிந்தனை நோக்கி கேட்டான் பாண்டியன் திரும்புற சமையம்தான் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல அவ திரும்பிடுவ நீங்க எது நடந்தாலும், கவலையோ, சோர்வோ அடையகூடது அரவிந்தன். தேர்தல் அரசியல் போட்டின்னு வரும்போது இந்த நாள்ல இது எல்லாம் சர்வ சாதாரனம நடக்குது, பூரணி திரும்பி வந்து நாலு கூடங்கள்ல பேசினா போதும். இந்த தொகிதியில அவனுக்குதான் வெற்றிங்கரதுல சந்தேகமே இல்ல. நியாத்திளையும் நேர்மையுளும் நம்பிக்கை இருந்த பூரணிய தேர்ந்தெடுக்கட்டும், அதுக்காக என்ன தேர்ந்தேடுங்க என்னகே ஓட்டுப்போடுங்கனு இனிப்பு மிட்டாய்க்கு அடுச்சுகிட்டு பறக்கற சின்ன பிள்ள மாதிரி அவ கூட்டம்கூட்டமா மேடமேடையா வந்து கதற மாட்டா. இலங்கைல இருந்து திரும்பி வந்ததுமே சிலநாட்கள்ள கல்கத்தால நடக்க இருக்குற கிழக்கு ஆசியா பெண்கள் மாநாட்டுக்கு அவங்க போகணும், கல்கட்டால இருந்து திரும்பனதும், மலேசியாவில சிலவாரங்கள் சுற்றுபயணமா போனும், தேர்தல்ல ஒரு வியாபாரமா கருதி அதுக்காக முதல் போட்டு செலவலுச்சு அலைய அவளுக்கு நேரம் இல்ல. நானும் இத வியாபாரமா நடத்த விரும்பல, என்று நிருபர் பாண்டியனிடம் சுட சுட பதில் கூறுனான் அரவிந்தன். அவங்க சிறுது நேரம் பேசிக்கொண்டிருந்தபின், முருகானந்தத்தையும் தன்னுடன் அழைத்து கொண்டு புறப்பட்டுவிட்டார் பாண்டியன். அரவிந்தன் தன்னுடைய வேலைகளை கவனிக்க தொடங்கினான். முருகானந்தத்தை தினச்சுடர் அனுவலகத்துக்கு அழைத்துக்கொண்டு போனார் நிருபர் பாண்டியன். அரவிந்தன் செல்லூர் வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்து பற்றியும், கொடுமை படுத்தியது பற்றியும் முருகானந்தத்தின் கைபட ஒரு விரிவான அறிக்கையை எழுதிவாங்கி அதை ஆசிரியரிடம் கொண்டுபோய் காட்டினான் பாண்டியன், தினசுடர் ஆசிரியர் இரண்டு அறிக்கைகளையும் அது உண்மை என்று கண்டுகொள்ள முடியாமல் திணறினார். sir பர்மா காரரும் புது மண்டபத்து மனுசரும் கொண்டுவந்த கொடுத்த அறிக்கைல உண்மை இருக்குரதாவே தெரியல, அரவிந்தன அவங்க கடத்திட்டு போய் கொடும படுத்துனாங்க கிறதுதான் உண்ம, ஊரெல்லாம் இந்த உண்ம தெரிஞ்சு இருக்கு அப்படி இருக்கும் போது பொய்யும் போரட்டுத்தனமான அவங்க அறிக்கைய வெளியிட்டா உங்க பத்திரிகையோடபெயர்தான் கேடும், இரண்டு பக்கத்தார் உடைய அறிக்கைகளையுமே வெளியிடாம விட்டறலாம். இப்போ முருகானந் எழுதி கொடுத்திருக்குற அந்த அறிக்கைய பற்றி நீங்களே அவங்ககிட்ட telephone ல சொல்லுங்க, அவங்க தண்ணியோட அறிக்கையையும் வெளியிட வேண்டாம், முருகானந்தத்தோட அறிக்கையும் வெளியிட வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. எண்ட சமயம் பாத்து ஆசிரியர்க்கு வழி கூறினார் பாண்டியன். ஆசிரியர் உடனே பர்மா காரருக்கு telephone செய்து கூறினார், பாண்டியன்னின் அனுமானம் சரியா இருந்தது. எங்க அறிக்க அவ அறிக்க ஒரு மன்னாங்கட்டியும் வெளியிட வேண்டாம் இந்த செய்திய பற்றி வெளில முச்சு காட்டகூடாது என்று telephone னில் பதில் சொல்லி விட்டார் பர்மாகாரர், ஆசிரியர்க்கும் பாண்டியனுக்கும் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் முருகானந்தம்.

தலைகொன்றி துயரசாயலுடன் தோன்றியது, கண்களை நீர் கோர்த்தது, மங்களேஸ்வரிஅம்மாள் கூறினால் வர வர அரசியல் நேர்மை குன்றிய துறையா மாறிடிச்சு பூரணி

நான் தேர்தல்ல போட்டி போடா மாட்டேன்னு முதல்லயே கண்டிப்பா மறுத்து இருந்துருக்கணும், தேர்தல் வேதனைகளாலதான் மீனாச்சி சுந்தரம் இறந்து போனாரு, தேர்தல் பகைகல்கலாலதான் போட்டி மொலச்சது தேர்தல் பகையினாலதான் இவர் காணாம தலைமறைவா கடத்தி கொண்டு போகப்பட்டு இருக்காரு, இன்னும் இதுனால என்னென்ன துன்பங்களும், தொல்லைகளும் வருமோ தெரியல. கவலைப்படாதமா அரவிந்தனுக்கு ஒரு கெடுதலும் வராது நம்ம விமானம் சென்னைக்கு போய் சேர்ந்ததும் இறங்கி trunk call ல மதுரைய கூப்பிட்டுபேசுவோம், அப்ப நமக்கு விவரம் தெரிஞ்சுடும், இது நாலு நாள்ளுக்கு முந்துன செய்தித்தாள் ஒரு வேல இதுக்குள்ள அரவிந்தன் மீண்டுவந்தாலும் வந்திருக்கலாம், என் மாப்பிள்ள ஒரு வினாடிகூட சும்மா இருக்க மாட்டாரு ஏதாவது செய்து இதுக்குள்ள அரவிந்தன மீட்டு கொண்டுவந்திருப்பாரு என்று மங்களேஸ்வரிஅம்மாள் பூரணிக்கு ஆறுதல் கூறினால். விமானம் தரை இறங்கியதும் கால்மணி நேரத்தில் மதுரை என்னுடன் தொலைபேசி கிடைத்து விட்டது. மதுரையில் இருந்து வசந்தா பேசினால் கொழும்புவில் இருந்து விமானத்தில் வரும்போது செய்தித்தாளை படித்த செய்தியை பற்றி கூறி விவரம் கேட்டால் மங்களேஸ்வரிஅம்மாள். வசந்தாவிடமிருந்து கிடைத்த பதிலால் மங்களேஸ்வரிஅம்மாளின் முகம் மலர்ந்தது அருகில்லிருந்த பூரணியின் மனதில் அதை கண்டதும் நம்பிக்கை மலர்ந்தது. வசந்தா சிறுது நேரம் பேசிவிட்டு, உங்க மாப்பிள்ளையே பக்கத்துல நிற்கிறாரு அவர் கிட்டயே விவரத்த கேட்டு தெரிஞ்சுக்கோங்கமா என்று தொலைபேசி முருகானந்தத்தின் கையில் கொடுத்து விட்டாள்

அவங்கதானே வெச்சுரட்டுமா என்று முருகானந்தம் பேசி முடித்து விட்டு தொலைபேசி இருந்தபோது இதோ பூரணி பக்கத்துலயே கவலையோட நிக்கிறா, நான் சொன்ன நம்புவாலோ மாட்டாளோ அரவிந்தன் திரும்பிவந்துட்டான்னு நீங்களே அவகிட்ட ஒரு வார்த்த சொல்லிருங்க மாப்ள, என்றாள் மங்களேஸ்வரிஅம்மாள், பூரணி தொலைபேசியை கையில் வாங்கிக்கொண்டாள் பூரணியிடம் அக்காவுக்கு வணக்கம் இலங்கை பயணமெல்லாம் சுகமா இருந்ததா? இங்க வசந்தா ரொம்ப பொல்லாதவளா ஆகிட்டுவரா. திருமணத்துக்கு பிறகு ஒரே அடக்குமுறை ஆட்சியா இருக்குக்கா, எனக்கு சுதந்தரமே இல்ல, என்று சிரித்துகொண்டே முருகானந்தம் பேசியபோது இடையில் ஒருகணம் phone அவன் கையில் இருந்து மாறி அப்பா இவங்க சொல்றது எல்லா சுத்தபோய் கிண்டல் செய்றாரு என்று திரவியமின் குரல் கேட்டது, மீண்டும் முருகானந்தம் பேசினார்.

தவிப்பும் கவலைகளும் குறைந்தன. மறுநாள் காலையில் இரயில் சரியான நேரத்துக்கு மதுரையை அடைந்து விட்டது. மங்கையர் கழகத்து பெண்கள் முதல் platform யை நிறைத்து கொண்டு பூரணியை வரவேற்க கூடி இருந்தார்கள் முதல் நாள் சென்னையில் இருந்து telephone னில் செய்தி வந்ததுமே வசந்தா மங்கையர் கழகத்துக்கு தகவல் தெரிவித்து இந்த ஏற்பாடுகளை செய்திருந்தாள் platform பலவண்ண மலர்கள் குலுங்கும் வண்ண மலர் சோலையாக காட்சி அளித்தது. அரவிந்தனும் முருகானந்தமும் ஒருவர் பாண்டியன் முதலிய மற்ற நண்பர்களும் ஒருபுறம் நின்றுகொண்டிருந்தார்கள். பூரணி இரயிலில் இருந்து இறங்கும்போதே அவளுடிய கண்கள் அரவிந்தனை தேடி சுலர்ந்தன ஆனால் வசந்தா மங்கையர் கழகத்து காரியதரிசி முதலிய பெண்கள் மாளையோடு வந்து அவளை சூழ்ந்துகொண்டு பார்வையை மறைத்துவிட்டார்கள் ஆனால் அரவிந்தனுடைய கண்கள் இரயிலில் இருந்து இறங்கும்போதே அவளை நன்றாக பார்த்து விட்டன. புதிய பெருமிதமும், புதிய அழகும் அப்போது அவள் முகத்தில் தோன்றியது போல் இருந்தது அவளுக்கு. பெண்கள் கூட்டத்திலிருந்து விடுவித்துக்கொண்டு பூரணியும் மங்களேஸ்வரிஅம்மாளும் அரவிந்தன் முதலியவர்கள் நின்றுகொண்டிருந்த இடத்துக்கு வந்தார்கள். கொழும்புல இருந்து விமானத்துல புறப்பட்டப்போ paper ல அந்த செய்திய பாத்தோம், இரண்டு பேருக்கும் ஒரே தவிப்பு, நானும் ஒரு நிலைல இல்ல. என்ன மங்களேஸ்வரிஅம்மாள் அரவிந்தனிடம் விசாரிக்க ஆரம்பித்தால், பேசுவதற்கு ஒன்றும் தோன்றாத மனப்போர் நின்ற பூரணி, அரவிந்தனின் முகத்தையே பார்த்துகொண்டிருந்தால். இரயில் நிலையத்துல நின்னுகிட்டு இதுல்லாம் ஏன் பேசனும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்று முருகானந்தம் சொன்னான். மங்களேஸ்வரிஅம்மாளின் பெரிய car வெளியே காத்திருந்தது எல்லோரும் புறப்பட்டார்கள் வீட்டுக்கு போனதும் சிலமணிநேரம் விசாரிப்புகளிலும் கலகலப்பான பேச்சுகளிலும் கரைத்து விட்டது. தேர்வின் சுவரொட்டி ஒட்டப்போன இடத்தில் விளைந்த கலவரத்துல அடிபட்டு படுக்கையில் கிடந்த தம்பி திருநாவுக்கரசை பூரணியும் மங்களேஸ்வரிஅம்மாளும் அச்சகத்துக்கு சென்று பார்த்து வந்தார்கள். வசந்த வீட்டில் அன்றைக்கு பெரிய விருந்து சாப்பாட்டுக்கு ஏற்ப்பாடு செய்திருந்தால், பகல் உணவு முடிந்ததும் நடுக்கூடத்தில் tape recorder யை வைத்து பூரணி இலங்கையில் பேசிய சொற்பொழிவுகளை ஒளிபரப்பத் தொடங்கினால் செல்லம். அரவிந்தன், முருகானந்தம், வசந்தா எல்லோரும் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள், அப்போது பூரணி மாடியில் இருந்தால். சிறுது நேரத்துக்கு பின்

அவள் கைகள் பின்புறம் எதையோ ஒளித்து வைத்து கொண்டிருந்தன. ஆமா எண்ணை கூப்பிட்டயாமே என்று சிறுத்து கொண்டே அவள் முன்போய் நின்றான் அரவிந்தன், அவளும் சிரித்தால், தயவுசெய்து உங்க கைய நீட்டுங்க

காலத்த உங்க கைலகட்டி ஓடவேச்சுட்ட. தவறு பூரணி நாம மனுஷ்சங்க காலத்தோட கையில கட்டுப்பட்டு ஓடுறவங்க, என்று அறிவுரை கூறி அழகாக நகைத்துக்கொண்டே அவள் முகத்தை பார்த்தான் அரவிந்தன். அத்யாயம் முப்பத்தி மூணு. மதுரை திரும்பியதும் ஒருவாரம் பூரணிக்கு ஓய்வே இல்லை பாரத்துக் கூட்டங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக இருந்தன. இலங்கை பயண அனுபவங்கள் பற்றி மங்கையர் கழகத்தில் சில சொற்பொழிவை செய்தாள் அவள்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

அஹ் வணக்கம் கீதா வணக்கம் ரபிஷினி